மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒரு அதிகமா இங்க இல்ல

ஆனா முன்னொரு காலத்தில வந்து பெரும்பாலும் விட்டுட்டு வந்து போயிருவாங்க அப்படியெல்லாம்

ஹம் okay மிகவும் அருமையான ஒரு தகவல வந்து சொன்னிங்க walking நடந்து போகணும்னா எல்லாரும் வாரவாரம் கிரி சுத்துவாங்க நாங்களும் சுத்துவோம் மலை ஏறி இறங்குவோம் வாரத்தில ஒரு நாள் வாரத்தில ஒரு நாள் கிரி சுத்துவோம் அப்புறம் park இருக்கு பழனியில park இருக்கு வரதனால தைப்பூசமும் இன்னும் இருக்கு இல்லயா

இப்ப அந்த தைப்பூச விழாக்கள்னா நீங்கலாம் என்ன பண்ணுவீங்க? தைப்பூச விழாக்கள்னா நாங்க வந்து பாதயாத்திரை போவோம் தை~ அங்க போய் பாதயாத்திரை போற பக்தர்களெல்லாம் பாப்போம் நாங்க கொடியேத்தி முடிச்சவுடனே இந்த பழனியை பொறுத்தவரையும் மலையில எப்ப கொடி ஏத்தி முடிக்கறாங்களோ அப்பதான் உள்ளூர் ஜனங்களெல்லாம் அஹ் பாதயாத்திரை போவாங்க அதுவரை வந்து உள்ளுர் ஜனங்கள் பாதை யாத்திரை போ மாட்டாங்க வெளியூர் ஜனங்கள் தான் வந்திட்டிருப்பாங்க கொஞ்சம் பயனியில கொடி கொடியேற்றம் கொடியேத்தியாச்சி அப்படிங்ற பச்சத்துல அடுத்து நாங்கலாம் பாதயாத்திரை போவோம் ஹம் அங்கிருந்து ஒட்டன்சத்திரத்தில இருந்து இங்கிருந்து பழனியிலிருந்து bus ஏறி ஒட்டன்சத்திரத்தில இறங்கி குழந்தை வேலாயுத சாமியை கும்பிட்டு அங்கிருந்து நடந்து பழனி மலைக்கு நேரா வருவோம்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 ஆமாம் சுத்தம் பண்ணி வெச்சிருப்பாங்க வண்டியெல்லாம் bus லாம் அதிகமா போகாது மெதுவா தான் போகும் வேகமா போகாது bus route வந்து

ஹம் மிகவும் ஒரு உலக சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவா தான் அது வந்து பார்க்கிறேன்

அதனால பழனியை சுத்தி என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு வேற ஏதாவது கோயில்களுக்குலாம் போய்யிருக்கீங்களா?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 நிறைய கோயில்கள் இருக்கு பழனிய சுத்தி இல்லாத கோயில்கள் இல்லப்பா. இங்கிட்டு கோதமங்கலம் பக்கம் வாராகி அம்மன் கோவில் இருக்கு மானூர் சாமிகள் இருக்கு கணக்கம்பட்டி பக்கம் கணக்கம்பட்டி சித்தர் அங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகறாங்க அங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கணக்க அஹ் அழுக்கு மூட்டை சாமினு சொல்லுவாங்க பச்சை சட்டை தான் போட்டிருப்பாரு அவரு அவரோட ஜீவசமாதி இருக்கு ஹம்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

அஹ் time கிடைக்கறப்ப படிப்பேன் ஹம் நிறைய கடவுள் மந்திரங்கள் அதை சார்ந்த ஆஹ் மந்திரங்களாம் book வெச்சிருக்கேன் ஹம் வேற இந்த கோவிலுக்கு விரதம் அந்த மாதிரியெல்லாம் இருப்பீங்களா அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆஹ் இருப்போம் இருப்போம் ஆஹ் இருப்போம் ஆஹ் இருப்போம் விரதம் இருப்போம் தைப்பூசம் இந்த வைகாசி விசாகம் கார்த்திகை சஷ்டி விரதம்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

ஹம் இங்க சஷ்டி விரதம் ரொம்ப பி~ பிரசித்தி பெற்றது அது என்ன சஷ்டி விரதம்னா என்னது அது

அந்த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

உம் தானம் தானம் கொடுத்து இல்லை

என்னால முடிஞ்ச உதவி மட்டும் செய்வேன் சாப்பாடு குடுத்து இருக்கேன். கொடுத்திருக்கேன் ஒரு பத்து பேரு பதினோரு பேரு அந்த மாதிரி

ஹம் வேற பாடல்கள் cinema பாடல்கள் எல்லாம் கேட்பீர்களா? ஆஹ் கேட்போம் bus ல போம்போது கேட்போம். இங்க FM radio ல கேட்டுக்கிறது ஹம் சரி யாருடைய பாடல்களை வந்து மிக அதிகமா விரும்பி கேட்பீங்க? spb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 உங்களுக்குப் பிடித்தமான பாடல்கள் என்னென்ன பாட்டெல்லாம் பிடிக்கும் நிறைய இருக்கு ஹம் ஏதாவது பாடல் சொல்லுங்க சும்மா பாடவல்லாம் வேண்டாம் இந்தந்த பாடல்கள்லாம் பிடிக்கும்ன்னு உங்களுக்குப் பிடித்தமான பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா

என்னென்ன பாடல்கள்லலாம் பிடிக்கும்? ஹம் படம் மன்னில் இந்த காதலன்றி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

ஹம் காதலன் படத்தில வந்து நக்மாவும் பிரபுதேவாவும் படிச்ச நடிச்ச படம் தானே?

ஹம் அதுல என்னென்ன பாடல்கள் எல்லாம் இருக்கும் ஊர்வசி ஊர்வசி பாடல் பிடிக்குமா உங்களுக்கு?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 முக்காலா முக்காபுலா பாட்டிருக்கு அதுக்கப்புறம் என்னவளே பாட்டிருக்கு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 இல்ல SPB dance ஆடுவாருல்ல ஆஹ் காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே அந்த பாட்டு

மிகவும் அருமையான பாடல்தான் அதை பார்த்தாலும் ஒரு மிகவும் சந்தோஷம் பிரபுதேவாவின் நடனமும் மிக அருமையாக இருக்கும்

அதேபோல இந்தத் SPB திரைப்படம் பார்த்தீர்களானால் SPB யின் நடிப்பு மிக அருமையாக இருக்கும் அந்த ஒரு திரைப்படத்திலே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

அகரம் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு அப்படின்னு அந்த பாடல் வந்து கேட்டிருக்கிங்களா?

ஆமாம் அது SPB பாடனதுதான?

அதுவும் மிக அருமையான பாடல் தான் எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் வந்து தீண்டும் போது இருவரும் தனித்தனி அப்படின்னு சொல்லிட்டு அழகியே உனைப்போலவே அதிசயம் இல்லையே அஞ்சலி உன்னை சொன்னால் நவிழ்ந்தது முல்லையே கார்த்திகை மாதம் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் வரி வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான வரிகள்

அஹ் இந்த மாதிரி இப்ப ஒரு பாடல்கள்லாம் கேட்கும் போது நீங்க அதோட வரியெல்லாம் ரொம்ப ரசிச்சி கேப்பீங்களா ரசிச்சி பாப்பிங்களா?

ஹம் எப்பயாவது நமக்கு வந்து கேட்கும் போது அப்படியே ரசிச்சிக்கிறது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

கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஹம் அப்ப அதேதான் நீங்க குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு சேட்டை பண்ணியிருப்பீங்க உங்க வீட்ல ஆமா ஆமா அது உண்மைதான்

ஆஹ் எங்க அம்மால்லாம் சொல்லிருக்காங்க ஹம் அப்படியே சொல்லி இருக்கிறாங்க

சில சமயம் குழ~ குழந்தைகள் பண்ற அந்த சேட்டைகளையெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் கோவம்லாம் வரும் இப்போ உங்களோட குழந்தை வந்து ஏதாவது ஒரு சேட்டையெல்லாம் செய்யும் போது அடி அடிப்பீங்களா இல்ல என்ன மாதிரி என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சேட்டை பண்ணா அடிப்பேன் ஹம்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

கனி கேக்குதா உங்களுக்கு? பேசுறது கேக்குதா? Hello அஹ் மச்சா சும்மாத மச்சா இருக்கே நீ என்ன பண்ணினு இருக்க? சாப்டியா இல்லையா? அஹ் அஹ் என்ன news மச்சா?

அந்த பொண்ணோட அம்மா அப்பாலாம் பாவம் எவ்ளோ கதர்ராங்க அஹ் பாத்தேன் மச்சா எல்லாத்லையும் பத்துனுதா இருக்குறேன் மச்சான் இதுல வந்து நம்மளுக்கு ஒன்னும் இல்ல ச் எப்படி சொல்றதுனா அவுங்க parents அப்பா அம்மாதா எவ்ளோ கஷ்டப்படுவாங்க சொல்லு

எனக்கே கஷ்டம்மதா மச்சா இருக்கு சரி விடு மச்சா இதப்பத்தி பேசி என்னத்துக்கு நமக்கு மனசு கஷ்டம் அதுக்கு அப்றம் இந்த news பாத்தியா பாலிமர் news ஆஹ் அஹ் cricket ல மச்சா ஒரு பையன் எப்படி சொல்றதுனா ஏழு over க்கு எட்டு wicket எடுத்து உலக சாதனை பண்ணிருகான்டா spin bowler லைலே இத்தனைக்கும் ஒரு over பாத்தினா ஒரு ஏழு over தா மச்சா போட்ருப்பான் run வந்து நாப்பத்தியெட்டு தா நாப்பத்தியெட்டுலையே ஏழு wicket பண்ணி உலக சாதன மச்சா பாத்துட்டு நா பெசார் ஆகிட்டேன் பையன பாத்த சின்ன பையன் மச்சா இது பன்னண்டு பதினஞ்சு வயசோ பதினாரு வயசோத ஆகுதா இப்போவே அவ்ளவு talent ல இருக்கான் மும்புராஹ் மாறியே போடுறாம் மச்சா bowling

அதபத்தி பாரு மச்சா இன்னும் ஒரு வாரம் போடுவானுங்க அதுக்கு அப்றம் அத careless ஆஹ் விட்ருவாணுங்க தேவைக்கு மட்டும் பாக்க மாட்டானுங்க

ஆஹ் உம்

மச்சா அத பத்தி பேச பேச நமக்கு இதுதா ஆகும் விடு அதபத்தி என்னா பண்றது ஒன்னு பண்றத்துக்கு இல்ல விடு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டே மச்சா உம் ஜெயா news பாத்தியா அதுல news பாரு சென்னை யலா full மழை யாம் மழை ல வெள்ளம் அடிசுனு போய்னுக்குதாம் வீடு எல்லாம் நெறைய வீடு பாவம் பாதிக்கப்படுது மச்சான் ஏல மக்கள் லாம் ரொம்ப பாவம் நம்மளுக்கு இப்போ வீடு இருக்குறதுனால பரவாயில்ல நம்மளுக்கு வீடு இல்லதவங்கலாம் அவுங்க கெதி என்னா கெதினு நெனச்சுபாரு

ரொம்ப கஷ்ட்டம்மா இருக்குதுடா மச்சா அதுல எது எதுவோ news ஓடுது மச்சா daily உம் இப்ப news பாக்கணும்னா அவ்ளவு பிடிச்சுருக்கு மச்ச news அப்டி விரும்பி விரும்பி பாக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் subtitle ல பயங்கரமா குடுதுருகங்க மச்சா news ல அப்றம் இன்னொரு news பாத்தியா மச்சா இந்த free fire ன்னு ஒரு game இருக்குல அத விளையாடி ரெண்டு பேர் செத்துட்டு இருக்கானுங்க news ல வந்துருஞ்சு அதுக்கு அப்றம் அது அத பத்தியும் போட்ருந்தனுங்க நெறையா news வருது டா

Okay ஆஹ் ஆஹ் ஆஹ்

அப்போ டயர் full ஆஹ் பஞ்சர் போட்டு வந்துரலாம்மா மச்சா

ஹம் என்ன சொல்லிருந்தாரு அதுக்கு பேட்டி தாத்தா

பாருப்பா ஏதேதோ மச்சான் புதுசு புதுசாலாம் கண்டுபிடிங்கடா எங்க எந்த எடத்துல ஆமா பாக்கலையே மச்சான் என்னாச்சு டேய் அது தெரியும் மச்சான் பாம்பு முத்து கோவில்ல பவள கல்லா இருக்கு அதில்ல அது அப்பலயே news வந்துட்டி தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு பாக்குல அது எப்டினா சொல்றதுனா நிறைய பேரு search பண்ண போறவங்க எல்லாம் செத்திடுராங்க மச்சான்

மச்சான் அது எப்டி சொல்றாது பாம்பு எல்லாம் உண்மையா இருக்கு பவள கல்லு அதிகமாவு இருக்கு அந்த பவள கள்ள பாதுகாக்குற கோசரம் அது யாரு எது பண்ணாலு இப்ப அத விடு artist எல்லாம் search பண்ண போயிருக்காங்க Search பண்ண போகும் போதே இறந்திட்டு இருகாங்க ஆமா மச்சான் அவ்ளோ இதா இருக்க famous அந்த கோவில் புத்து கோயில் famous வாய்ந்த கோவில் மச்சான் அது பழைய காலத்துள்ள அந்த அது தான் மச்சி எப்படி சொல்றது பழைய காலத்துல அந்த சோழர் கட்டுனாங்க தெர்யுமா அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில்லு அத பத்தி கேள்வி பட்டிய? அது தஞ்சை செம்ம famous வாய்ந்த கோவில் மச்சான் அது அதையும் news ல போடுர்ந்தான் ச் எப்டி சொல்லுறதுன்னா

அது கட்டி சும்மா normal ஆ எல்லா கோவில் மாரி பெருசா ஆக்கனு அப்டிண்டு ஆஹ் பழைய பெருசா ஆக்கனு அப்டிண்டு மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணனங்கலாம் ஒரு plan போட்டாராம் எல்லா எடத்து கோவில் பெருசா இருக்கு எல்லாருது கோவில் எல்லாம் பெருசா இருக்கு நம்மளது இத விட பெருசா வரணும் அப்டின்னு plan பண்ணி கட்டுனது தான் பெரிய தஞ்சை கோவில் அதுவும் news ல வந்துருந்துச்சு இல்ல மச்சான் சன் TV லயே போட்டுருந்தான்டா ரெம்ப famous வாய்ந்த கோவில் அது அந்த கோவில் அடுச்சுக்க ஆளு இல்ல மச்சா இப்ப எவன் நினச்சாலும் கட்ட முடியாதுடா அது வருஷம் அப்டியே அது இன்னொரு specialist என்னதுனா இருக்குன்னா மச்சா news ல போடுருந்தாங்க அத கேக்க கேக்க அசையா இருந்தது அந்த கோவில் வெளிச்சம் வந்து வெயில்ல படவே படாதாம் அது வந்து செங்குத்து ஒரே straight ல இருக்குமாம் அது ஒளி வந்து வெயில் கீழயே படாதாம் அது வெளிச்சம்மே தெரியாதாம் மச்சான் அதுதான் அந்த இடத்துக்கு போய்ட்டு வானும்னு ஆசைய இருக்கு news ல பாத்ததும்தான்

அப்ரோ மச்சான் இது பசங்க என்ன பண்ணிகுறாங்க பொண்ணுக இருக்காங்க சாகசம் பண்ணலான்னு bike ல போயிருகங்க அது buncher ஆயி இது பையன் என்ன பன்னிட்டு இருக்கான் உம் circus காட்ரேன்னு பேரில்ல எந்த நிலைல இருக்கார்னு பாரு பொண்ணுங்க இருக்கா பொதுக்குனு விழுந்துட்ரான்

அது police சு traffic police இருப்பாங்கள அந்த வேலாய நீ பார்னு அவன்கிட்ட விட்டுட்டு இருக்காங்க அதான் news தெரில்ல ஆனால் news ல பாத்தே சிரிப்புனா சிரிப்பு எனக்கு

ஹம் ஷ்ரேயஸ் அய்யர் ஷ்ரேயஸ் அய்யரு அஸ்வினா பாருப்பா சிரேஸ் அய்யரு அஸ்வின் ஆடுனா அஸ்வின் எப்பவும் step வச்சு step வச்சு ஆடிட்டு இருபாரு

தெரியும் தெரியும் சொல்லு சொல்லு சொல்லுல ஆஹ் ஆமா நமக்கு இவரு ஒரு மாறி அப்டியே அந்த இடத்துல்ல நம்ம இருந்தா எப்டி இருந்திருக்கும் அப்டின்ட்டு ஒரு இதா இருந்திருக்கும்